அவரு ஒவ்வொரு ஒரு department க்கெல்லாம் எங்கெங்கே போறாரோ அவர் வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த fu~ function ஏ ஆரம்பிக்கும். அதெல்லாம் ready பண்ணி நம்ம வச்சிரணும் வச்சதுக்கு அப்புறம் இவரு வந்து தீபாராதனை காட்டுறது அந்த மாதிரி சாமிக்கு எல்லாம் பண்ணிட்டு அவர் வந்து எ~ எல்லாருக்கும் வழங்குவாரு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி first பண்ணுவாரு. அது நல்லா இருக்கும். எங்க இதுல இருந்து என்ன function னால எங்களுக்கு jolly ஆ இருக்கும் டி. college day எல்லாம் வந்துட்டுன்னு வையேன் வேற level ல இருக்கும் அவ்வளவு jolly யா இருக்கும். எங்களுக்கு night தான் college day இருக்கும் பாத்துக்க mostly அப்ப அப்ப வீட்டுல இருந்தே நாங்க evening தான் கிளம்புற மாதிரி இருக்கும். ஒரு நாலு நாலு மணிக்கெல்லாம் bus வரும். நாலு நாலரைக்கெல்லாம் bus வரும் எங்க ஊர்ல இருந்து start ஆகி அப்படி bus ல போய் திரும்ப எல்லாரையும் கொண்டு போய் college ல கொண்டுவிடும். அது ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு start ஆகும் college லயே முடியும் போது பன்னெண்டு மணி அந்த பதினோரு மணி தாண்டிரும். பதினோரு மணி தாண்டும் அதுல சாப்பாடுலாம் குடுப்பாங்க. அதெல்லாம் வரணும் function நல்லா இருக்கும். அதுக்குன்னு இது வைப்பாங்க. அது என்னது? அந்த என்ன சொல்லுவாங்க? அந்த dance எல்லாம் ஆடறதுக்கு வைப்பாங்க தெரியுமா? DJ ன்னு சொல்லுவாங்க DJDJ ன்னு அது ஏதோ சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் வைப்பாங்க. அப்புறம் function நிறைய பசங்க ஆடுவாங்க. பிள்ளைகள் ஆடுவாங்க நல்லா இருக்கும் அப்பறம் இது ஒரு symposium னு ஒண்ணு வைப்பாங்க. அது symposium னா என்னன்னா ஒவ்வொரு ஒரு department லயும் ஒரு function மாதிரி. அது function னா இந்த dance மட்டும் அது மட்டும் இருக்காது dance அந்த மாதிரி culturals சும் இருக்கும். அந்த மாதிரி இந்த படிப்புக்கு important கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி வேற colleges ல இருந்து வந்து participate பண்ணுவாங்க அஹ் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி என்னன்னா seminar எடுக்குறது அவங்களுக்கு அதுல prize கொடுக்கிறது வேற colleges ல இருந்து வர்றவங்களுக்கு அஹ் அந்த மாதிரி வைப்பாங்க.

அஹ் இந்த இந்த program எல்லாம் இருக்கு. நீங்க வாங்க, அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு ஓரு college க்கா போணும் போய் invite பண்ணாதான் அவங்க வருவாங்க அப்படி சில college ல உள்ள பிள்ளைகள என்ன செய்யும்னா, அப்ப தெரிஞ்சு வரும். வேற college ல நம்ம சொல்லியிருப்பாங்க தெரியுமா ஓஹ் அவங்க சொல்லுவாங்க இப்படி same college ல symposium இருக்கு போவோமா அப்படின்னு அவங்க friends கிட்ட சொல்லும் போது அஹ் சரி டி அப்ப நானும் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க college லயே கேட்டுட்டு வருவாங்க. அஹ் அப்படியும் வருவாங்க அப்படியும் வருவாங்க. அப்படி நடக்கும் அதுவும் நல்லா இருக்கும் அது படிப்புக்கும் ஒரு important கொடுப்பாங்க. இந்த culturals மத்தியானத்துக்கும் மேலே மதியானத்துக்கும் மேலே full ஆவே அவங்க அந்த வேற colleges ல இருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் prize லாம் கொடுத்துட்டு இருக்க வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம college ல உள்ள பிள்ளைங்க dance ஆடுறது அவங்க என்னன்னா பண்ற skit அந்த மாதிரி பண்றதெல்லாம் அவங்க பாத்துட்டு போவாங்க. jolly யா அவங்களும் enjoy பண்ணிட்டு போவாங்க அந்த மாதிரி இருக்கும். அப்புறவு நிறைய function நடக்கும். college னாலே எங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு function லாம் வரும் சில time சில time ஆமா சில time நல்லா இருக்கும். அஹ் சில time meeting ன்னு சொல்லிட்டு சும்மா கூட்டிட்டு போவாங்க. அப்புறம் wo~ womens day க்கு எல்லாம் வந்து பசங்க dance ஆடுவாங்க எங்களுக்கு பிள்ளைங்க கூட ஆட மாட்டாங்க. பசங்க வந்து womens day க்கு ஆடுவாங்க. super ஆ இருக்கும் நல்லா இருக்கும். ஆமா அப்படிலாம் இருக்கும் எங்க college ல நல்லா இருக்கும் எங்களுக்கும் ஒரு en~ entertainment எப்பவும் படிச்சுட்டு இருந்தா நல்லா இருக்காதுல்ல டி, எப்பவும் படிச்சா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு எங்க college லேயே வைப்பாங்க. பிள்ளைகள எப்பவும் படிச்சுட்டே இருந்தா tension ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு function வைப்பாங்க

நல்லா இருக்கும் அப்புறம் படம் அப்புறம் department அஹ் ஒரு நாள் படம் போடுவாங்க. படம்ன்னா அந்த cinema படம் அந்த மாதிரி இருக்காது. அந்த இப்ப சில cinema படத்துல இந்த கதை மாதிரி நல்ல கதைகள் உள்ள படங்கள் இருக்கும் தெரியுமா இந்த படிப்பு பிள்ளைகளுக்கு students வந்து தேவையான கதைகள் இருக்கும். அஹ் அந்த மாதிரி கதைகள்லாம் இருந்துச்சுன்னா படம் மட்டும் போடுவாங்க. ticket க்கு எதாவது ஒரு அஞ்சு ரூபாய் அப்படி வாங்குவாங்க வாங்கிட்டு ஒரே ஒரே hall ல எல்லாரையும் இருக்க வச்சு அந்த மாதிரி படம் போடுவாங்க super ஆ இருக்கும். enjoy தான் பண்ணுவோம் college எல்லாம் நான் நல்லா enjoy பண்ணேன். அது சொல்லியா சொல்லியே ஆகணும் அதுக்கு enjoy பண்ணதுக்கு ஏன் தெரியுமா என் கூட இருந்ததுகளும் அப்படி ஒரு enjoy பண்ணும். நான் enjoy நான் enjoy பண்ணாம இப்படி சும்மா சில time சோர்ந்து போய் இருந்தாலும் ஏடி வா வான்னு இழுத்துட்டு போயிருவாளுக இழுத்துட்டு போறதுனால எனக்கும் அவங்க கூட அப்படி mingle ஆயிடுவேன் அப்படி jolly ஆ இருக்கும் அப்படிதான எங்க எங்க college ஆனா உண்மையிலேயே சொல்லறேன் எங்க college உ வந்து best இந்த பஸ் facilities வந்து அவ்வளவா இருக்காது. ஏன்னா அது ஒரு காட்டுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கும் டி மக்கா எங்க college உ அப்போ வெளியே பஸ்சே

என்னடி ஆமாடி ஊரு நம்ம ஊரு ஒரு main ல இருந்து கொஞ்ச தூரம் போகணும்டி. எவ்வளவு ஒரு half half half an hour ஆகாது ஒரு fifteen minutes ஆகும் உள்ள போகணும்னா நடந்து எல்லாம் போகணும்னா அரை மணிக்கூட தாண்டும் ரொம்ப தூரம் உள்ள போகணும் கஷ்டம் தான். ஆனா எங்களுக்கு college பஸ் இருக்கனாலே தெரியாது அது அந்த ஒண்ணுன்னா எங்க college ல எனக்கு பிடிக்காத ஒண்ணு பஸ்ஸு கிடையாது, மத்தபடி எங்க college super jolly first year லாம் ரொம்ப enjoy பண்ணேன் நான். ஆனா படிக்கணும் படிக்கணும் கஷ்டம்தான் நம்ம இப்ப enjoy பண்ணுவோம்னு வையேன் இப்ப நீ வந்து college ல படிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சேன்னா நல்லா enjoy பண்ணிட்டு போயிடலாம். அந்த மாதிரி நான் வந்து correct அ seminar ல இந்த semester எல்லாம் correct அ attend பண்ணி எல்லாமே clear ஆயிட்டேன் first semester லயே, அப்ப எனக்கு எப்படி இருக்கும் enjoy பண்ணணும் அப்படின்னு தோணும். இப்ப fail ஆயிட்டே இருந்தேன்னு வையேன் அது வந்து கொஞ்சம் அஹ் நமக்கு தோணாது என்னடா இது நம்ம arrear உம் போட்டுட்டு இருக்கோம் enjoy யும் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு இதா இருக்கும். உம் நம்ம படிப்புலயும் correct ஆ இருந்தா correct ஆ இருக்கும் எல்லாமே correct ஆ போயிட்டு இருக்கும்

இது வரும், அது வரும். அப்படி சொல்லி படிப்போம். படிக்கிற நேரத்துல correct ஆ படிப்போம். enjoy பண்ற நேரத்துல correct ஆ enjoy பண்ணுவோம் அப்படி அதனாலதான், எங்க gang வேற level gang படிக்கிற நேரத்துல அப்படியே படிப்போம். நல்ல jolly படிக்கிற நேரத்துல எங்க படிப்போம்? சும்மா இருந்து கதை அளந்துட்டு exam ன்னு வரும் தெரியுமா? இந்த exam ன்னு வரும்ல exam க்கு இப்ப ரெண்டு நாள் leave குடுத்திருப்பான் semester க்கு இப்ப ஒரு exam க்கு இந்த இரண்டு நாள் leave அப்புறம் exam

அப்ப அந்த time ல இருந்து சரி mam ஏசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே book ஐ மட்டும் light ஆ அப்படியே பார்த்துட்டு இருக்கிறதுதான். படிக்க மாட்டோம் படிக்க மாட்டோம் ஆனா exam ன்னு வந்ததுன்னா படிப்போம் நாளைக்கு உனக்கு exam ன்னு சொல்லிட்டாங்கன்னு வையேன் வீட்டுல இருந்தாவது படிச்சுட்டு வந்துடுவோம். அப்படி அது ஏன்னா ECE பிள்ளைங்கள்னா அப்படி ஒரு என்ன சொல்றது? mam யே எந்த department ல கேட்டாலும் நல்ல பிள்ளைங்க அமைதியான பிள்ளைகள்னு கேட்டா ECE பிள்ளைகளைதான் சொல்லுவாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அமைதியான பிள்ளைகளு அதே மாதிரி எந்தெந்த இடத்துல performance பண்ணனுமோ அப்படி பண்ணும். படிப்புலன்னா அப்படி இருக்கும் பிள்ளைகளே அதே மாதிரி dance ன்னா அந்த அளவுக்கு dance ஆடும் அப்படி jolly ஆ ஒரு semester க்கா semester க்கு exam fees exam fees வந்து இருநூத்தி அம்பது ஒரு பேப்பருக்கு வந்து இருநூத்தி அம்பது ரூபா இல்லல்ல. இல்லையே டி, எனக்கு exam fees எவ்வளவு? ஆயிரத்தி இருநூறு எவ்ளோ வரும் டி மாக்கா? ஒரு fee ஒரு exam fee ஒரு subject க்கு இவ்வளவு வச்சு வரும் பாத்துக்க ஆயிரம் ரெண்டாயிரம் something எவ்வளோவோ வரும் அது sem க்கு தான் பதினைஞ்சு பத்~ ஒவ்வொருத்தங்களும் சிலது வந்து அஹ் என்ன சொல்றது? caste வச்சு பாப்பாங்க அப்படி பாப்பாங்கடி, அதுல arts கிடையாது. அது வந்து arts வந்து இப்ப ஆரல்வாய்மொழில open பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க அது இப்ப வந்து இப்பதான ஆரம்பிச்சாங்க அதை மாதிரி அஹ் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஒரு department ஆ இப்ப திறந்துட்டு இருக்காங்க நிறைய பிள்ளைங்க வரல அது போக போக வேணா வரலாம்.

school ல program நடக்கும். ஆனா நான் join பண்ண மாட்டேன். ஆனா enjoy பண்ண கூட, எனக்கு time அத எப்படி சொல்ல நான் enjoy பண்ணது கூட கிடையாது அதை ஏன்னா என் கூ~ கூட இருந்ததுங்க கூட இருந்ததுங்க அந்த அளவுக்கு அமைதியா இருக்கக்கூடிய பிள்ளைகளு எனக்கு எனக்கு enjoy பண்ணணும்னு தோணும் அப்ப கூட இருந்ததுகளும் jolly யா இருந்தாதான்டி நமக்கு ஒரு jolly இருக்கும். அஹ் அதுக அமைதியா இருக்கும்போது நம்மளும் சரி அமைதியாவே இருப்போம். அப்படின்னு சொல்லிடறது college ல அப்படி இல்லை அதுக எனக்கு மிச்சமா இருக்கும் அப்ப நமக்கு என்ன சொல்லுவோம் நம்மளும் jolly யா இருப்போம். அப்படினு நினச்சுப்போம் அஹ் அப்படிதான் எனக்கு college பிடிச்ச ஒரு காரணம். என் கூட இருந்ததுக அந்த மாதிரி உள்ள ஒரு characters அஹ் எல்லாம் விஷம் அது எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அப்படி characters அதை பார்த்தாதான் தெரியும். கூட இருந்து பார்த்தாதான் தெரியும் சண்டையும் போடுவோம் சேர வேண்டிய நேரத்துல correct ஆ சேருவோம் பண்டமா வாங்கி சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் canteen க்கு போவோம். canteen போய் பப்ஸ், புரோட்டா, புரோட்டால மத்தியானம் உண்டு. super ஆ வாங்கி சாப்பிட்டுட்டு வருவோம். சில time எங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு எங்கனாலும் கொண்டு வந்து சாப்பாடு சில time என்ன முந்தின நாளே சொல்லி வச்சிருவேன். ஏடி புரோட்டா நம்ம நாளைக்கு canteen போறோம் சாப்பிடுவோம் அப்ப வீட்டுல இருந்து, கொண்டு போக மாட்டோம். அப்படி சாப்பிடுவோம். அப்புறவு canteen ல பப்ஸ் உண்டு அந்த மாதிரி நிறைய வாங்கி சாப்பிடுவோம். அப்புறவு அதுக்குன்னு store தனியா ஒண்ணு இருக்கு. அந்த store ன்னா என்னன்னா அஹ் இது canteen வேற அஹ் store ல என்ன இருக்கும்ன்னா அந்த பண்ட வகைகள்லாம் இருக்கும்ல இந்தமாறி மிக்சர் அந்த மாதிரி இருக்கும் தெரியுமா biscuit உ அப்படி இருக்கும். மிட்டாய்ல இருந்து, எல்லாமே இருக்கும் அப்ப நம்ப store க்கு போய் வாங்குணுனாலும் வாங்கிக்கலாம் இப்ப நா வெறும் biscuit packet தாங்க. எனக்கொரு அஞ்சு ரூபாய்க்கு மிட்டாய் தாங்க. அந்த மாறி நிறைய வாங்கி அங்கயும் போய் வாங்குவோம் அப்புறம் library ன்னு ஒரு period உண்டு மக்கா. அது அது வரணும்ன்னு நாங்க வேண்டுவோம். அப்படி ஒரு period library ல படிக்கவே மாட்டோம். சும்மா book எடுத்து வைக்கிறதுதான் இருந்து, கதைன்னா, அவ்ளோ ஜாலியா இருக்கும் அந்த book உள்ள படத்துலாம் பாத்து அது இங்க அஹ் silent ஆ தான் டி இருப்போம் ஆனா எங்கக்குள்ள jolly யா இருக்கும் அப்படியே அமைதியாவே ஒருத்தியை கலாய்க்கிறது இந்த photo ல இருக்கிறது அவதான் இவதான்னு. அப்படி super ஆ இருக்கும் jolly யா இருக்கும் காலேஜ்ல இன்னும் enjoy பண்றதுன்னா jolly யாதான் இருக்கும் ஆனா போனும்னு ஆசையா இருக்கு முடிச்சாச்சு அதுதான் சரிடி என்னோட life அ தான் சொல்லிட்டே இருக்கேன் சரி இன்னொரு நாளு உன் life அ கேட்கேன் சரியா time ஆயிடுச்சு டி எனக்கு வெளிய போணும் அஹ் அதான் நான் வருவேன்ல டி வீட்டுக்கு வருவேன்ல உங்களுக்கு சரியா சரி நான் வா~ சரி அப்ப நான் வைக்கறேன் சரியா வைக்கண்டி time ஆயிட்டுடி Hello ஆ கேக்குது sir சொல்லுங்க sir. நாங்க வந்து zoom car self driving car rental ல இருந்து பேசுறோம்.

ஆ okay சொல்லுங்க. சரீங்க sir. உங்களுக்கு நீங்க வந்து drive பண்ண வேண்டிய problem உங்களுக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாம ஒரு driver appoint பண்ணணும்ங்குற எந்த அவசியமும் கிடையாது. உங்க trip peaceful ஆ Yes sir. எங்களோட office வந்து உறையூர்ல இருக்கு திருச்சில. நீங்க திருச்சி தானே sir? Yes Sir. ம்ம் உங்களுக்கு வந்து என். என்னைக்கு தேவை sir car?

Okay Sir. உங்க native place போய் family ஓட போறதுக்காக car வேணும்? ம்ம் per day க்கு வந்து sir. Per day க்கு வந்து five thousand six hundred ஆகும் sir.

ஆ. Yes Sir. நீங்க வந்து office ல வந்து pay பண்லாம். இல்லனா online payment கூட பண்லாம் sir. payment gateway. ம்ம். உங்களுக்கு எது comfortable

இப்போ வந்து திருச்சிலயும் வேற ரெண்டு district லயும் மட்டும்தான் sir branches இருக்கு. திண்டுக்கல்ல கிடையாது. ம்ம். நீங்க வந்து இங்க வந்தீங்கனா கொஞ்சோம் better ரா இருக்கும் sir. உங்களோட proof ஒன்னு வேணும். ம்ம். Yes sir. ம்ம். உங்களோட aadharPAN எது இருந்தாலும் okay sir. உங்களுட proof வேணும். அப்பறோம்.

proof வந்து return பன்னிருவோம் sir. Xerox copies மட்டும் நாங்க office use க்காக எடுத்துக்குவோம். so நீங்க proof original வந்து நீங்க இங்கேயே வாங்கிட்டு போய்டலாம். original வந்து நீங்க. ம்ம் கொண்டு வந்திட்டு நீங்க திரும்ப return கொண்டு போய்க்கலாம். proof வந்து நாங்க xerox மட்டும் தான் வாங்கிப்போம். ம்ம் yes sir சும்மா ஒரு checking purpose காக. ம்ம். எத்தன members sir நீங்க போறீங்க? உங்களுக்கு ஒரு car மட்டும் தேவை படுதா இல்ல ரெண்டு car எடுத்துக்கற மாறி இருக்கா?

sir இப்போ book பண்றதா இல்லையா sir? நாளைக்கு confirm பண்ணிட்டு book பண்றீங்களா? இல்ல இப்போ book பண்ணறீர்களா ஓரு car? hello

ம்ம் okay sir. எல்லாருக்குமே நீங்க two days ல கேக்குறீங்க. so அப்போ வந்து எல்லாமே prior ராவே முன்னாடியே book பண்ணிடறாங்க. So இப்போ நீங்க car வந்திட்டு உங்களுக்கு available லா இல்லாமே போயிடிச்சுனா என்ன பண்றது நீங்க? இன்னிக்கே confirm பன்னிட்டு சொல்ல முடியுமா உங்களுக்கு ரெண்டு கார் தேவை படுதான்னு? இப்போ உங்களுக்கு ஒரு car book பண்ணிக்கலாம். இன்னொரு இன்னொரு IDproof தர்றதா இருந்தாலும் okay sir, இல்ல ஓரே IDrpoof ல நீங்க ரெண்டு car கூட எடுக்கலாம். so, உங்களோட licence proof ம் எங்களுக்கு கொண்டு வரணும். license, driving license. ~ ஓரு, Xerox copy மட்டும் குடுங்க. Insurance பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல sir. Insurance எல்லாம் correct டா தான் check பன்னிட்டு இருக்கோம். so, okay sir எந்த problem ம் உங்களுக்கு கிடையாது. ம்ம். வண்டியும் நல்ல conditions ல இருக்கு. எந்த problem ம் கிடையாது.

ஆமாம். எல்லாரும் ஒண்ணா போயிட்டு வந்தா சந்தோஷமா இருக்கும். ம்ம் yes sir. Two days க்கு அப்பறம் தானே sir. ம்ம் okay sir உங்களுக்காக நாங்க ரெண்டு car

நாங்களே insurance இருக்கு அதே வச்சு claim பண்ணிக்குவோம் sir. Yes sir. ம்ம். உங்களுக்கு. ம்ம் car வந்து இப்போவே நாங்க book பண்ணிடறோம் sir

AC தான் sir car வந்து AC தான். car neat. இல்ல sir எந்த problem ஆகாது. sir. Car வந்து damage ஏதும் இல்லாம நீங்க return பன்னணும். return பண்றது. use பண்ணிக்க்கோங்க sir.

நீங்க வந்து extra charge வந்து penalty ஓட pay பண்ற மாதிரி வரும் sir. இப்போ நீங்க உங்களுக்கு late ஆகுதுன்னு நீங்க முன்னாடியே தெரிஞ்சு inform பன்னிட்டு உங்க rental time ம நீங்க extend பன்னிக்கிறதா இருந்தா உங்களுக்கு வந்து thousand eight hundred extra pay பன்ற மாதிரி ஆயிடும் நீங்க ~ நீங்க சொல்ற time பொறுத்து chargeable உங்களுக்கு ஆகும்.

ஆ ஆமாம் sir. Six hours னா ம்ம் thousand eight hundred and fifty வரும் sir.

ஆமாம் sir. So நீங்க inform பண்ணீங்கநான் நாங்க அடுத்த booking க்கு வந்து car available ல வச்சிருப்போம். ம்ம் so, inform பன்னாம நீங்க delay பன்னும் போது எங்களுக்கு தானே sir அது risk ஆகும். ம்ம் yes sir. ம்ம் ஆமாம். yes sir yes sir. so நீங்க car வந்து அங்க போயிட்டு maintain பணிப்பீங்களா sir careful ஆ?

ம்ம் yes. ம்ம் ஆமாம் sir.

okay ஆனா cars தான் இது. so நீங்க பயப்பட தேவை இல்ல. Okay sir. ~ safe. உங்களோட safety தான் எங்களுக்கும் முக்கியம். so, safety க்காக நாங்க assure குடுக்குறோம். Yes sir. Okay sir. இன்னிக்கு நீங்க வர்றதா இருந்தா நீங்க proof கொண்டு வாங்க. இப்போ வந்து ஒரு ஒரு two thousand மட்டும் நீங்க ஒரு advance மாறி pay பண்ணிருங்க. ம்ம் நீங்க ஆ. ம்ம் ஆமாம் ஆமாம் sir உறையூர்ல தான் sir. உரியர்ல வந்துட்டு நீங்க A twenty three, seventh, பிள்ளையார் street, கோவில் street, Atwenty three, seventh பிள்ளையார் SS கோவில் street. உறையூர் திருச்சி. திருச்சி. yes sir yes sir. இப்போ நீங்க advance மட்டும் pay பன்னிட்டு. So நீங்க two days க்கு அப்பறோம் car rental பன்னும்போது full amount வந்து pay பண்ணியிர்லாம் sir. okay sir. உங்களோட original aadhar proof கேட்டிருந்தேன். so, நீங்க அது வந்து. ம்ம் proof குடுத்துட்டு. ம்ம். ஆ. இல்ல இல்ல தேவை இல்ல sir நீங்க ஆ rental எடுக்கும் பொது வந்து எங்க ஒரு xerox copies குடுத்தீங்கனா போதும் எங்களுக்கு. yes sir. ம்ம். அவ்வளவு தானா sir?

உங்களோட IDproof மட்டும் எங்க கிட்ட இருக்கும் sir. நீங்க car return பன்னும்போது உங்களோட IDproof ம் advance amount ம் திருப்ப வாங்கிக்கலாம். advance amount two thousand தனியா நீங்க pay பண்ணனும். அது எங்க கிட்ட தான் இருக்கும். நீங்க நீங்க car return பண்ணும்போது அத வந்து நீங்க வாங்கிக்கலாம். ம்ம். ஆமாம் sir தந்துருவோம். Okay sir. Evening வந்து நீங்க booking confirm பண்ணிருவீங்களா sir? yes sir. உங்களுக்கு வேற ஏதும் doubts இருந்தாலும் எங்களுக்கு call பனி கேக்கலாம். உங்க number note பண்ணிக்கிட்டேன் பாலசுப்ரமணியன் தானே sir உங்க name?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

வீட்டுல நல்லா இரு~

அஹ் sem fail ஆ பயப்பட்டுதான் படிக்காமயே உக்காந்துட்டிருக்கேன். எப்ப பாத்தாலும் pho~ phone பேசிட்டிருக்கேன்.

நீ பாட்டுக்கு ஒரு concept எடுத்து பேசுன்னு சொல்லிட்ட நான் எதுக்கு பேசணும்

எதை பத்தி வேணாலும் பேசலாமே. அஹ் சொல்லு. என்ன சொல்றது என்ன சொல்றதுன்னா? ஏன்டா bore அடிக்குது? புதுசா release ஆன வண்டிய பத்தி பேசுடா ஏதாவது கொஞ்சநேரம் பேசலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா எதுக்கு பேசணும் என்ன பண்றது உன்னை எல்லாம் வச்சிட்டு நானு

இங்க ஒரு வந்து இங்க ஒரு Rone five modify பண்ணியிருக்காங்க ஓட silver color ல அப்புறம் Rone fiveDRL போட்டிருக்கானுக note மாட்டிருக்கானு~

ஏதோ neon color அந்த மாதிரி select பண்ணலால்~ என்ன select பண்ணறானுங்க இவனுங்க

tax யாரு அவங்க daddy யா கட்டுவானுங்க. அப்புறம் light blue light blue அப்புறம் அதுல rocket மாதிரி இருக்கு. Rone fiveVtwoM ல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 தமிழ் தெரியாதான்னு கேட்டேன் சரி சரி

ஏன்டா அப்புறம் வாகனங்கள் பேரு எப்படி நானு

ஆங்கிலத்தில் நான் கேட்கவில்லையே குமாரா

எனக்கு full and full தமிழ்ல சொல்லாட்டியும் கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொல்லலாம் நீ என்னடான்னா full and full இங்கிலீஷாவே சொல்ற அஹ் உம் அப்ப விஜய் படம் வேற release ஆயிருக்கு அதைப் பத்தி எதா~ ஐயோ அதெல்லாம் நீ சொல்லாதடா படம் எதாவது சொல்லாதடா திடீர்னுட்டு என்னன்னு சொல்ல சொல்~

வாரிசு, துணிவு இரண்டும்தான் release துணிவு தமிழ்ல மட்டும் எடுத்தே உனக்கு எதோ உம் அஹ் ஒரே நாள்ல thirty billion என்னமோ வந்துச்சாம்மா twenty-four hours ல வாரிசு தமிழ் and மலையாளம் ரெண்டும் சேர்த்தியே உனக்கு முப்பது மணி நேரம் முப்ப~ இருபத்தி நாலு மணி நேரத்துல முப்பது million தான் வந்துச்சாமா உம்

~றானுங்க விஜய் fans எல்லாம் அப்படின்னு சொல்லி அஜித் fans ரொம்ப scene போட்டு சுத்தறானுங்கலாமா. நீயும் ஒருத்தன் தானே அதுல